இம்ப்ரெஸ் இல் பிரசன்டேஷன் தயாரித்தல் அடிப்படை ஒழுங்கு செய்தல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு நாம் கற்கப்போவது இம்ப்ரெஸ் சாளரத்தின் பகுதிகள் ஸ்லைடு ஐ உள்நுழைப்பது பிரதி எடுப்பது எழுத்துரு எழுத்துருவை ஒழுங்கு செய்வது
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 முன்னே நாம் உருவாக்கிய சேம்பிள் இம்ப்ரெஸ் பிரசன்டேஷன் ஐ திறப்போம்
திரையில் உள்ளதை சுற்றிப்பார்க்கலாம்
நடுவில் உள்ள வர்க்ஸ்பேஸ் இல்தான் நாம் வேலை செய்கிறோம்
காண்பது போல வர்க்ஸ்பேஸ் இல் வியூ பட்டன்ஸ் எனும் 5 கீற்றுகள் உள்ளன
இப்போது நார்மல் கீற்று செயலில் உள்ளது
தனி ஸ்லைடு களை உருவாக்க இதுவே முதன்மை காட்சி
ஆட்லைன் காட்சி தலைப்புகளையும் ஒவ்வொரு ஸ்லைடு க்கும் புல்லட்டுடன் எண்ணிட்ட வரைகோடு ஒழுங்கில் பட்டியலை காட்டும்
நோட்ஸ் காட்சியில் குறிப்புகளை எழுதலாம் அவை பிரசன்டேஷன் இல் தோன்றா
ஹேண்டவுட் காட்சி ஸ்லைடு களை அச்சிட்டு வினியோகிக்க
இங்கே ஒரு பக்கத்தில் எத்தனை ஸ்லைடு களை அச்சிடலாம் என்று தேர்வுசெய்யலாம்
ஸ்லைடு சோர்ட்டர் காட்சி ஸ்லைடு களின் சிற்றுருக்களை காட்டும்
நார்மல் காட்சி பட்டன் மீது சொடுக்கலாம்
திரையில் இடது பக்கம் ஸ்லைட்ஸ் பலகத்தை காணலாம்
அதில் பிரசன்டேஷன் ஸ்லைடு களின் சிற்றுருக்கள் தெரிகின்றன
வலது பக்கம் டாஸ்க்ஸ் பலகத்தில் 5 தொகுதிகள் உள்ளன
லேயூட்ஸ் தொகுதியில் முன்தொகுத்த இட அமைவுகள் உள்ளன
அவற்றை அப்படியே அல்லது தேவைக்கு தகுந்தபடி மாற்றி பயன்படுத்தலாம்
இந்த டியூட்டோரியல் வரிசையில் மேலே இந்த தொகுதி விவரங்களை பார்க்கலாம்
ஒரு ஸ்லைடு ஐ உள்நுழைப்பதை பார்க்கலாம்
ஸ்லைட்ஸ் பலகத்தில் இரண்டாம் ஸ்லைடு மீது சொடுக்கி தேர்ந்தெடுக்கலாம்
இன்சர்ட் பின் ஸ்லைடு மீது சொடுக்குக
இரண்டாம் ஸ்லைடு க்கு அடுத்து புதிய வெற்று ஸ்லைடு நுழைக்கப்பட்டது
ஸ்லைடு க்கு தலைப்பிட கிளிக் டோ ஆட் டைட்டில் உரை பட்டை மீது சொடுக்குக
ஷார்ட் டெர்ம் ஸ்ட்ராட்ஜி என டைப் செய்து உரைப் பெட்டிக்கு வெளியே சொடுக்கலாம்
இப்படியாக தலைப்பை சேர்க்கலாம்
ஸ்லைடு ஐ பிரதி எடுக்க இரண்டு வழிகள் உள்ளன
முதல் வழியாவது இன்சர்ட் பின் டுப்ளிகேட் ஸ்லைடு மீது சொடுக்குவது
முந்தைய படியில் உருவாக்கிய ஸ்லைடு போலவே இன்னொன்றுக்கு நுழைக்கப் பட்டது
மாற்றாக வர்க்ஸ்பேஸ் பலகத்தில் ஸ்லைடு சோர்ட்டர் காட்சியை ஸ்லைடு சோர்ட்டர் கீற்றில் சொடுக்கி தேர்க
7 ஆம் ஸ்லைடு ஐ வலது சொடுக்க வரும் கான்டெக்ஸ்ட் மேனு வில் கோப்பி ஐ சொடுக்கி அதை பிரதி எடுக்கலாம்
கடைசி ஸ்லைடு மீது வலது சொடுக்கி பாஸ்டே மீது சொடுக்குக ஜிடிஜிடி ஆஃப்டர் ஐ தேர்ந்தெடுத்த பின் ஒக் மீது சொடுக்குக
ஸ்லைடு இன் ஒரு பிரதியை பிரசன்டேஷன் இன் கடைசியில் உருவாக்கி விட்டோம்
எழுத்துருக்களையும் அவற்றை ஒழுங்கு செய்வதையும் பார்க்கலாம்
லாங் டெர்ம் கோல் என தலைப்பிட்ட ஸ்லைடு மீது இரட்டை சொடுக்கி தேர்ந்தெடுக்கவும்
பாடி உரைப்பெட்டி மீது சொடுக்கி உரை முழுதும் தேர்ந்தெடுத்து நீக்கவும்
பின் டைப் செய்யலாம்160 ரிட்யூஸ் கோஸ்ட்ஸ் ரிட்யூஸ் டிபெண்டன்ஸ் ஒன் பியூ வெண்டர்ஸ் டெவலப் கஸ்டமைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எழுத்துருவின் வகை அளவு ஆகியன மாற்றுவது லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் போலவே
உரை வரியை தேர்ந்தெடுக்கவும்
டெக்ஸ்ட் பார்மேட் டூல் பார் இல் எழுத்துரு வகையை அல்பனி இலிருந்து ஏரியல் பிளாக் க்கு மாற்றவும்
எழுத்துரு அளவு 32 இலிருந்து 40 க்கு மாற்றவும்
உரைப்பெட்டிக்கு வெளியே எங்காவது சொடுக்குக
எழுத்துரு மாறிவிட்டது
எழுத்துருவை மாற்ற மெயின் மேனு வில் முறையே பார்மேட் கேரக்டர் தேர்வில் சொடுக்கியும் செய்யலாம்
திறக்கும் உரையாடல் பெட்டியில் எழுத்துரு அதன் பாங்கு அளவு ஆகியவற்றை தேவைக்கேற்ப அமைக்கலாம்
உரையாடல் பெட்டியை மூடலாம்
எழுத்துரு நிறம் மாற்ற டெவலப்மெண்ட் உப் டோ பிரசன்ட் என தலைப்பிட்ட ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுக்கலாம்
உரைப்பெட்டி மீது சொடுக்கி உரை முழுதும் தேர்ந்தெடுக்கவும்
பான்ட் கலர் இக்கான் க்கு அடுத்துள்ள கீழ் அம்புக்குறி மீது சொடுக்கி
விரும்பும் நிறத்தை தேர்ந்தெடுக்கவும்
உரைப்பெட்டிக்கு வெளியே எங்கேனும் சொடுக்குக
நிறத்தில் மாறுதலை காணலாம்
தடிமன் சாய் எழுத்து கீழ் கோடு போன்றவைகளும் ரைட்டர் ஆவணங்களைப் போலவே
ரிகமெண்டேஷன்ஸ் என தலைப்பிட்ட ஸ்லைடு ஐ தேர்ந்தெடுக்கவும்
பாடி உரைப்பெட்டி மீது சொடுக்கி ஒரு வரி உரை தேர்ந்தெடுக்கவும்
தடிமன் சாய் எழுத்து கீழ் கோடு சின்னங்கள் மீது சொடுக்குக
உரைப்பெட்டிக்கு வெளியே சொடுக்குக
உரையில் மாற்றங்களை பாருங்கள்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
நாம் கற்றது இம்ப்ரெஸ் சாளரத்தின் பாகங்கள் ஸ்லைடு களை உள்நுழைப்பது ஸ்லைடு களை பிரதி எடுப்பது எழுத்துருக்கள் எழுத்துருக்களை ஒழுங்கு செய்வது
இந்த பயிற்சியை செய்து பாருங்கள்
புதிய பிரசன்டேஷன் ஒன்று உருவாக்குக
3ஆம் 4 ஆம் ஸ்லைடு களுக்கு இடையில் ஒரு slideஐ உள்நுழைக்கவும்
பிரசன்டேஷன் இன் இறுதியில் நான்காம் ஸ்லைடு இன் பிரதி ஒன்றை உருவாக்கவும்
2 ஆம் ஸ்லைடு இல் ஒரு உரைப்பெட்டியை உருவாக்கவும்
அதில் உரையை டைப் செய்க
உரை ஒழுங்கை 32 எழுத்துரு அளவாக்கவும்
உரையை தடிமன் சாய் எழுத்து கீழ் கோடிட்டது நீல நிறம் என மாற்றவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை பயன்படுத்தி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும்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
மேலும் விவரங்களுக்கு
httpspoken tutorialorgNMEICT Intro தமிழாக்கம் கடலூர் திவா